இந்தப் பாறைக்கு மேல நிறைய ஸ்டெப் ஸ்டெப்ஸா போட்ருக்காங்க.

இதுல நிறைய டிசைன் டிசைனாக மரங்கள்ளாம் இருக்குது

அது நிந்துறதுக்காண்டி கிட்ட ஒரு குளம் போல ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க.

அதுல நறைய பலவையெல்லாம் வச்சிருக்காங்க அது உள்ள போறதுக்காண்டி.

கீழ ஃபுல்லாவே மண்ணா இருக்குது ஒரு அக்கா தோள்ல பேக் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க.

இதுல நெறய மெடல் மேல அடுக்கி வெச்சிருக்காங்க.

இந்த ரூம்ல யாருமே இல்ல ஆனால் ஒரு ரெண்டு சேர் இருக்ககு--

ரோட்ல ஃபுல்லாவே ஜல்லி ஜல்லியா தெரியுது.

இது ஒரு டி_வி ஆன்லையெ இருக்குது.

சூப்பரா பில் எல்லா வெச்சு அதுல மூங்கில் அந்த செடி எல்லா வெச்சிருக்காங்க.

ஆட்கள்லா இருந்து பார்க்கிறதாண்டி அதுல சேர் போட்ருக்காங்க ஆனா அந்த இங்க யாருமே இல்ல.

அ ஒரு பாக்ஸ் அடிச்சிட்டு பிரண்ட்ல பாக்குறதுக்காண்டி ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க.

நெறைய ஆள்கள் நிக்கிறாங்க விளையாடிட்டு அந்த பீச்சுக்குள்ள இருக்கிற வாட்டர் பால்ல நறைய பேரு குளிச்சிட்டு நிக்றாங்க.

இல்லாம ஒரு மேடமும் நிக்கறாங்க.